தெரிஞ்சா சரி வீடு வந்து ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கு இப்போதைக்கு உம் பாத்துருக்கன் பாத்துருக்கன்

இன்னு எப்புடி சொல்றது இன்னைக்கு கம்மி தாணு இருக்காக டா ஆனா கம்மி நா மட்டும் இவ்ளோ இன்னும் இப்டி பேஞ்சிட்டு இருக்கு வெளிய போயி பாரு கம்மி தான் இணைக்கு news ல என்னனாங்க இனிக்கு கம்மி தான் மழ இபோதைக்கு ஒரு அளவுக்கு சுமாராதான் இருக்கும் வரும் நாளைக்கு தான் கன மழ அப்டின்னு இருக்காங்க but இப்போவே இப்டி பெய்யுது

என்ன பண்றது ஒன்னும் புரியல ஆமா correct தான் டேயி இது உடுறா கிழகாம்பரில இந்த மாட புள்ளி போறோம் ல ஆளாங்கை road வருது தெரியுமா அம்பேத்கர் அம்பேத்கர் புரம் அதுல left வந்து ஜலகாம்பரி போகுதுல அது ஜலகாம்பரி ல என்னடா மழை பிச்சி வெள்ளம் மாதிரி அடிச்சுன்னு வருதான் டா வெள்ளம் வெள்ளம் ஆஹ் வந்துநிருக்குதாம் அங்க கோயில் கூட போறவங்க இப்ப போகாம நிறுத்தி வச்சினு இருக்காங்களாம் இவ்ளோ இதா இருக்காம்

அது தான் அது தான்ட ஜனகாபுரம் மல side தான அங்கயே பிச்சி ஊத்தினு வந்துனு இக்குது இதுல நம்ம எங்க எதனா சொல்ல

இந்த climate அவளோ மோசமான climate இருக்குரதுலே உம் அவளோ climate இப்ப ஒத்துக்கல தெரிது தெரிது அதுக்கு ஏன்னா பண்ண முடியும் நம்ம சொல்லு ஏ புரியுது டா குளிச்சானா ஒரு மூணு நாலு கிட்டவாவது டா தண்ணி போயி திருகிவிட்டா ஜில்லுனு வருது heater நீ வேற heater போடுறதுக்கு போனா தான் current இடி இடிக்குதே அதுக்கே பயந்துனு heater போடாது

heater time இந்த climate குலாம் heater போடாத டா டேய் current அது அதுக்கு வேற pass ஆயிருச்சுனா அது வேற ராவடி

Climate ஸ் அந்த மாதிரி இருக்கு இன்னும் குளிர் காலம் போச்சுனா வெயில் காலம் இப்ப தான் வெயில் காலம் போச்சு அதுக்குள்ள start ஆயிட்டு இருக்கு

உன் phone ல பண்ணி phone ல பண்ணி கேட்டா கூட ஏதனா phone ல வந்து கேக்குற அளவுக்கு பெரிய ஆளா ஆயிட்டையாஹ் அப்டினுவாங்க

ஆஹ் நீ என்னதான் சொன்னாலும் உங்க owner என்ன புரிஞ்சிகவா போறாங்க இப்ப நானே இவ்ளோ தூரம் வாறன் நீ வரத்துக்கு ஏன்னா பா னு வாங்க

car வச்சா கூட இப்ப எப்புட்றா போவ மழயில

Correct தான் டா சாமி உனக்கே அவளோ கஷ்டமா இருக்குது எனக்குலாம் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல வேல இருந்தா தான் துட்டு அன்னைக்கு சாப்டுரதுக்கு டீ கீ செலவுக்கு கூட வாங்க வெளியில பாக்க தான் முடியும் தவிர வாங்கி லாம் குடிக்கவே முடியாது உனக்கு அவளோ ஆசையா இருக்கு எனக்கு அந்த ஆச இருந்தா கூட நான் வாங்கி குடிக்க முடியாது அவளோ கஷ்டத்துல இருக்கன் நானு

உம் மழ கம்மியா இருந்தா கூட போயிட்டு first பாத்து வாங்கினு வாடா

சரி உட்றா அதுக்கு போயின்னா feel பண்ணாத இப்புடியே பேசி இருந்தா வேலைக்கும் ஆகாது நீ போயிட்டு அது பாத்து வாங்கிட்டு வா அஹ் வரியாஹ் ஊருக்கு மழயில இல்ல மழயில மழ வந்துனு இருக்கே ஊருக்கு வரியான்னு கேட்டன் இப்போதைக்கு முடியாத எப்ப தான் வருவ மழ நிக்கணும் மழலாம் நிக்கணும் னா மூணு மாசத்துக்கு மேல ஆகும் டா நீ வேற Correct தான் correct தான் correct தான் சரி டா நீ பாரு நானும் கொஞ்சம் வேற வலி இல்ல வீட்டுல தான் எத்னா வேல கீழ எனா சாப்டுரதுக்கு எதனா செய்யணும் அடுப்பு வச்ஜசி தான் நான் பாத்துட்டு உனக்கு அப்புறம் ஆஹ் cal பண்றன் ஹம் சரி டா வைக்குரன் ஆஹ் சரி டா.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

ஆமா ஏதாவது நீங்க வேற சொல்லிடாதீங்க ஏதாவது வேற என்னதான் எனக்கு phone பண்ணுவா அப்படின்னு சொல்லிதான் இல்லை எப்பவுமே எதாவது ஒரு information க்காகத்தான் phone பண்ணுவ maximum மு இப்ப என்ன இதுன்னு phone பண்ணிருக்க இப்ப normal லா பேச phone பண்ணி இருக்கியா இல்லை எப்படி ஏதும் gather பண்றதுக்காக phone பண்ணிருக்கியா கொஞ்சம் normal லா பேசிட்டு அப்புறமா கொஞ்சம் gather பண்ணிக்கலாம்னு phone பண்ணேன்.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 அப்படி எல்லாம் இல்லை பயன்பட~ பயன்படுறீங்க நாங்க பயன்படுத்துறோம் அப்படி இல்லை எதுனாலும் அக்காட்ட ஒரு discussion பண்ணிட்டு அதை பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மனதிருப்தியா இருக்கும்ல அதுக்காக பாக்கறேன் life time இது life long இது தொடருதான்னு பார்க்கிறேன்

சரி சரி சரி jokes apart வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க நீ எப்படி இருக்க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

job பு ஆஹ் போயிட்டு இருக்கு பரவாயில்லை daily ஒரே job ஆ போயிட்டு இருக்கு வேற வேற job இருந்தா நல்லா இருக்கும் இல்ல வேற வேற ஏதாவது அப்ப government ல சொல்லி புதுசு புதுசா ஏதாவது scheme ஒண்ணு open பண்ணுவோமா புதுசு புதுசா job அ கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி scheme ன்னா நம்மதான் கண்டுபிடிக்கணும். நம்ம கோ~ கண்டுபிடிச்சு government க்கு ஒரு ம~ மனுவை போட்டு விடுவோம் சரி சரி மனுவை போட்டா இவங்க அப்படியே உடனே செஞ்சுடுவாங்களா மனு போட்டுமே வந்து நிறைய மனு வந்து சும்மா கிடக்குது.

manual ஆ எழுதி போட்டாங்க இப்பதான் எல்லாமே online ஆயிடுச்சுல்ல போட்டு தள்ளிக்கிட்டே இருப்போம் நம்ம பாட்டுக்கு போட்டுட்டே இருப்போம் அவங்க கண்டுக்க கூட மாட்டானுங்க manual ஆ எழுதி இருந்தா இப்ப கொண்டு போய் நான் கூட இப்ப recent ஆ கொண்டு போய் குடுத்துட்டு வந்தேன் collector office லயே போய் குடுத்துட்டு வந்தேன்

ஆஹ் இது வீட்டுல ஏ~ தண்ணி பிரச்சனையா இருக்கு எங்க area ல உள்ளவங்க வந்து தண்ணி எங்களுக்கு விட அந்த தெருமுனையில இருக்கா தண்ணி வந்து சரியா வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க

area தாதாவாயிட்டாயா நீ போய் direct ஆ தாதா எல்லாம் இல்லக்கா சும்மா ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவி சரி சரி நல்ல விஷயம்தான் இந்த தகவல் இருக்கே அது மாதிரி எதுலயாவது போய் information அ collect பண்ணி direct ஆ மனுவை போட வேண்டியதுதான அது நீங்க எப்படி அஹ் நீங்க சொல்றீங்க நல்ல விஷயம்னுட்டு நீங்க வந்து direct ஆ வேற போக சொல்றீங்க. இதுக்கே எங்க வீட்டுல, திட்டுறாங்க இது உன்னோட பிரச்சனையா உனக்கு பிரச்சனை இல்லல்ல உனக்கு தண்ணி கிடைக்குதுல்ல அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கக் கூடாது ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட voice சு எடுபடுதுன்னா நம்ம move பண்ணி பாக்க வேண்டியதுதான்

ஏன் நீ first உங்க area councillor அந்த மாதிரி போய் பார்~ try பண்ணி பாக்க வேண்டியதுதானே அவனுங்கள்ட்ட எல்லாம் daily வருவாங்க councillor வந்து daily வருவாங்க எங்க area க்கு அதுல எப்படின்னா walking வருவாங்க நீங்க walking வந்து நம்ம தெரு வழியாதான் போவாங்க வருவாங்க ஆனா தண்ணி பிரச்சனை எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க

அதெல்லாம் ஓட்டு போடறப்ப அவங்க நம்மளை கவனிச்சிருப்பாங்க அதெல்லாம் வாங்கிட்டுதான் இப்ப வந்து தண்ணி இல்லாம கஷ்டப்படறாங்க. அப்ப next time நீ நின்றுரு election ல உனக்கு ஓட்டு போட்டுருவாங்க

இல்ல இல்ல உனக்கு வந்து அந்த guts இருக்குன்னா நின்னேனா எவ்வளவோ government schemes நிறைய இருக்கு மக்களுக்கு போய் சேராதது எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை நீ இது பண்ணேன்னா கண்டிப்பா உன் area காரங்க உனக்கு support பண்ணுவாங்கல்ல ஆமா அது வந்துசரி நான் இப்ப நம்ம area ல வந்து ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க வந்து so அவங்க வீட்டுல வந்து யாருமே அவங்களை வந்து கவனிச்சுக்கவே இல்ல என்கிட்ட வந்து இதுவரைக்கும் கவனிச்சுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் நான் என்ன பண்ணேன் என்~ எனக்கு தெரிஞ்ச ஒரு scheme வந்து அது வேற ஒருத்தர் வாங்கிட்டு இருக்காங்க அது எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை இப்ப தாலுகா office க்கு கூட்டிட்டு போயிட்டு

சந்தோஷம் சந்தோஷம் அது மாதிரி ஏதாவது சின்னச் சின்ன help அப்படியே பண்ணி மக்கள் மனச கவர்ந்துட்டு அதுக்கப்புறம் direct ஆ நீ நின்ற வேண்டியது தான் councillor க்கு

அதனாலயே நம்ம வந்து அதெல்லாம் பார்க்கிறது இல்ல யோசிக்கிறது இல்லை எதுனாலும் ஓடிப்போய் வந்து எல்லாருக்கும் உதவி செய்யிறது அந்த பாட்டி வந்து மாசம் ஆயிரம் ரூபாய் வருது அப்படிங்கிறதுனால அவங்க கொஞ்சம் வந்து அவங்களுக்கு அது உதவியா இருக்குதா அதை வாங்குறப்ப எல்லாம் வந்து என்னைய பார்த்துட்டு போகும் பார்த்துட்டு பார்த்துட்டு போறாங்க ஆஹ் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நான் போறப்பெல்லாம் அப்பா நீதான் எனக்கு வந்து வாங்கி கொடுத்த இதை வச்சு எனக்கு செலவுக்கு ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அது இல்லாம அந்த பாட்டி என்ன பண்றாங்க அவங்க friend ங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறாங்க பாட்டியாருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டு friend களுக்கு வாங்கி கொடு என் friend ஐயும் ஒரு நாள் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேல மத்த வேலையெல்லாம் இருக்கா அதனால அவங்களையும் கூட்டிட்டு போயிட்டு எதுவும் பண்ண முடியலை

நம்ம அதை வச்சு குழந்தைங்களா இருந்தாலும் சரி ஆஹ் அப்புறம் பெண்களா இருந்தாலும் சரி ஆஹ் அப்புறம் இந்த மாசமா இருக்காங்கல்ல அவங்களுக்கு கூட நிறைய scheme எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நமக்குதான் எந்த scheme மே வந்து சரியா தெரியலே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 ஆமா ஆமா கண்டிப்பா நிறைய schemes இருக்கு நமக்குத்தான் ஒண்ணும் தெரியலே but ஆனா கொஞ்சம் அந்த related ஆ இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் நம்ம கொஞ்சம் gather பண்ணுனா நிறைய விஷயங்கள் இருக்கும் normal ஆவே நம்ம தாலுகா office அதெல்லாம் போனீனா நிறைய அந்த இதெல்லாம் details போட்டு அந்த information centre மாதிரி அங்க முன்னாடி notice board மாதிரி வச்சிருக்காங்க

ஆஹ் amount தர்றாங்க பெண் குழந்தைங்க எல்லாம் இருந்தா படிப்பு படிப்புக்கு ஆஹ் அது மாதிரி தர்றாங்க இப்ப நான் marriage பண்ணும்போதெல்லாமே இந்த கல்யாணத்துக்குரிய amount தந்தாங்களா degree ன்னா ஒண்ணு school முடிச்சிருந்தா ஒரு amount டு அந்த மாதிரி அதுவுமே இப்ப கொஞ்சம் increase ஆயிருக்கு gold எல்லாம் தர்றாங்கங்கிற மாதிரி எல்லாம் அதெல்லாம் நிறைய என்னென்னமோ improve ஆயிருச்சு முதியோர்கள் ஹம் அது அந்த scheme தான் நான் இப்ப வந்து விசாரிச்சேன் சரி என் friend ஒரு பொண்ணுக்கு marriage ஆயிருச்சு ரொம்ப கஷ்டப்படுறவங்க சரி அவங்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது வந்து முன்னாடி இருந்தப்ப அந்த scheme இருந்துச்சு இப்ப கட்சி ஆட்சி மாறிருச்சு அதனால வந்து அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா அது எனக்கு தெரியலயே ஆனா recent ஆ recent ஆ means இப்ப இந்த ஆட்சி மாறினதுக்கு அப்புறமும் கூட ஆஹ் எனக்கு தெரிஞ்சவங்க relative ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்க அவங்க அது மாதிரி இது பண்ணி எழுதி எல்லாம் போட்டேன்னு சொன்னாங்க இல்லைன்னா அஹ் amount வந்துருச்சா என்னன்னு எனக்கு தெரியாது but ஆனா எழுதி போட்டேன்னு சொன்னாங்க அப்ப இருக்க~ இருந்~ இருக்கறதுனாலதானே எழுதி போட்டுருப்பாங்க. ஆமா ஆனா நான் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா அப்ப இருக்கிறதை விட இப்ப கொஞ்சம் வந்து தங்கத்துல தங்கம் ஏதோ கொஞ்சம் அதிகமாவும் பணம் கொஞ்சம் அதிகமாவும்தான் தர்றாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன்

எனக்கு சொன்னவங்க வந்து அதெல்லாம் இல்லை அதெல்லாம் அப்பயே நிறுத்திட்டாங்க நான் அவங்க வாங்குனாங்களாம் அந்த time ஓட வந்து நிப்பாட்டிட்டாங்க அதுக்கப்புறம் இப்ப கிடையாது அப்படின்னு சொல்லிட்டிருந்தாங்க. ஓ ஓ நான் வந்து இப்ப recent ஆ இந்த two years க்கு உள்ளாறதான் நான் இப்ப இந்த இந்த government change ஆயி two years தான் two years இருக்கும்ல அந்~ அந்த அதனால அந்த two years க்குள்ளதான் நானும் சொல்றேன் அவங்க apply பண்ணியிருக்காங்க எனக்கு என்னன்னா இப்ப நீ சொல்ற மாதிரி இல்ல அப்படின்னா apply பண்ணியிருக்கவே முடியாதுல்ல அவங்க எப்படி apply பண்ணியிருப்பாங்க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 but ஆனா நான் வ~ நானே வாங்கி இருக்கேன் எனக்கே twenty five thousand நான் வாங்கினேன் அப்ப அப்படிங்கும்போது இப்ப எப்படியும் இப்ப கூடத்தான் தர்றாங்க அதனால எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியலே அது போய் விசாரிச்சா தெரியும்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

அதான் அதான் இன்னும் நிறைய schemes இருக்குப்பா government இது office ன்னு இல்லை studies wise மே குழந்தைங்களுக்கு நிறைய இப்ப நெறைய செய்யறாங்க ஆஹ் இப்ப எங்க பாப்பாக்குமே வந்து government school லதான் நான் சேர்த்திருக்கேன் நிறைய scholarship கொடுக்குறாங்க. ஆஹ் எப்படின்னா one to eighth வரைக்கும் ninth வரைக்கும் thousand rupees சாம்

அது பேர் என்ன சுகன்யா சம்பரிதி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு

என்னனா அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு வந்து அஹ் பத்து வயசு குழந்தை வரைக்கும் ஆஹ் அந்த scheme ல வந்து join பண்ணிக்கலாம் அவங்க வந்து ஒரு நிமிஷம்

அந்த scheme ல என்னன்னா அந்த ஒரு பிறந்ததுல இருந்தே பத்து வயசு வரைக்கும் அந்த scheme ல join பண்ணிட்டு அவங்க வந்து அவங்களோட பதினஞ்சு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் எப்ப join பண்றாங்களோ அதுல இருந்து பதினஞ்சு வருஷத்துக்கு வந்து நம்ம குறு~ குறிப்பிட்ட amount அ வந்து அவங்க account ல போட்டுட்டே இருக்கணும் அந்த குழந்தைக்கான இதுல வந்து போட்டுட்டே இருக்கணும் அஹ் அப்படி போட்டு அந்த பதினஞ்சாவது வருஷம் அதை எடுக்கும்போது ரெட்டிப்பாக இந்த இது கிடைக்குமாம்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

அது போட்டுட்டோம்னா fifteen years ல eighteen years ல வந்து on~ once நமக்கு காசு தருவாங்க.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 இது இப்ப நம்ம பொறந்ததுல இருந்து போட்டோம்னா இது correct டா குழந்தைங்க ப~ படிப்பு அஹ் படிப்பு மு~ அஹ் முடிச்சு school படிப்பு முடிச்சு college சேர்றதுக்கு eighteen years லயும் ஆஹ் twenty one ல வந்து correct ஆ marriage க்கு அதுக்கும் correct ஆ இருக்கும் இப்ப நம்ம சில பேர் வந்து இதெல்லாம் re~ recent ஆ தான வந்த scheme so அதனால சில பேரு ஆறு வயசுல அஞ்சு வயசுல பத்து வயசுல கடைசி நேரத்துல போடுறவங்க கூட இருக்காங்க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 அதிலேயுமே எப்படின்னா அஹ் வருஷத்துக்கே இருநூற்று ஐம்பது ரூபாய்ல இருந்து ஆஹ் ஒரு லட்ச ரூபாயோ ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்குமே கட்டிக்கலாம் இது தான் அப்படின்லாம் இல்ல இவ்ளோ தான் amount லாம் இல்ல compulsory நீங்க கட்டியே ஆகணும் compulsory amount ங்கிறது வ~ வருஷத்துக்கே இருநூத்தம்பது ரூபாய் உம் அதுதான் அதுக்கப்புறம் நீங்க ஒன்றரை லட்ச ரூபாய் வரையயோ ஒரு லட்ச ரூபாயோ நெனைக்கிறேன் அதுவரைக்குமே எவ்வளவு கட்ட முடியுமோ கட்டிக்கலாம் compulsory monthly monthly கட்டணும்னு அவசியம் இல்லை. நீ ஒரு மாசம் கட்டிட்டு ஆறு மாசம் கட்டாம விட்டு அதுக்கப்புறம் ஏழாம் மாசம்தான் எனக்கு காசு வந்துச்சு அப்ப எனக்கு ஒரு ஒரு ரூபாய் கிடைச்சுச்சு அப்படின்னா கூட கொண்டு போய் கட்டிக்கலாம் ஒரு ரூபாய் means ஒரு லட்ச ரூபாய்

ஓ சரிக்கா இல்ல இப்ப நம்ம இருநூற்று ஐம்பது ரூபாய் கட்டிட்டு இருக்கோம் இரண்டு மாசத்துக்கு அதுக்கப்புறம் நம்ம நிறைய amount அப்படிங்கிறப்ப நிறைய கட்டும்போது அதுல எதுவும் பிரச்சனை வந்துடாதா நமக்கு ஏன்னா இருநூற்று ஐம்பது ரூபாய் அப்படிங்கிறதுக்கும் ஐம்பதாயிரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்ப நீ எப்படி திடீர்ன்னு இவ்வளவு கட்டுர அப்படின்னு சொல்லி இந்த IT related ஆ ஏதும் problem வந்துடாது ஆஹ் அஹ் அதெல்லாம் கிடையாது அதுதான் உனக்கு வ~ வருஷத்துக்கே உனக்கு ஒன்றரை லட்ச ரூபாயோ ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் கட்டிக்கிறதுக்கு இது இருக்குல்ல so அதனால வந்து அப்படின்னு compare பண்ணும் போது நீ வர மாசம் மாசம் ஐம்பதாயிரம் கட்டப்போறது கிடையாது இல்லை ஏதோ ஒண்ணு some amount ஏன்னா நம்ம திடீர்ன்னு நமக்கு ஏதோ ஒரு savings அது complete ஆயிருக்கும் அதனால கொண்டுட்டு வந்து அந்த காசை இதுல நம்ம போட்டு வைப்போம் interest நமக்கு கூட கிடைக்குதுன்னு அந்த மாதிரி IT இது இது இது வந்து இதுல கிடையாது அதனால நீ தாராளமா கட்டலாம் நீ வந்து இந்த இடையில ஒரு நாலு மாசமோ ரெண்டு மாசமோ கட்டாம இருந்தா கூட ஏன் நீ கட்டலைன்னு கூட கேட்க மாட்டாங்க ஏனா இது வந்து flexible ஆ நம்ம எப்ப வேணாலும் கட்டிக்கலாங்கற மாதிரி அதே மாதிரி இந்த date ல இருந்து இந்த date க்குள்ள கட்டணும் அப்படின்னு எல்லாம் இல்லை ஆனா என்ன எனக்கு வந்து நான் கட்டுறதுக்கு வந்து அங்க அங்க இருக்கறவங்க என்ன cashier சொன்னாங்கன்னா ஆனா ஒண்ணாம் தேதியில இருந்து நீங்க பத்து தேதி இல்லைன்னா பதினஞ்சு தேதிக்குள்ள கட்டிட்டீங்கன்னா every month வந்து பதினஞ்சு~ பதினஞ்சாம் தேதி போலதான் interest calculate பண்ணுவாங்களாம். so அதனால ஒ நீங்க வந்து இந்த கட்டுறதா இருந்ததுன்னா பதினஞ்சு தேதிக்குள்ள கட்டிட்டீங்கன்னா அந்த மாசத்துக்குரிய interest க்கு கணக்கு calculate பண்ணிக்குவாங்க இல்லை நீங்க பதினஞ்சு தேதிக்கு மேலே கட்டுனீங்கன்னா அது next month குரிய interest க்குதான் calculate ஆகும் அப்போ நீங்க அந்த one month போட்டு வச்சிருந்தீங்க வைச்சிருக்கிறதுக்கான interest உங்களுக்குக் கிடைக்காது அதனாலே முடிஞ்ச வரைக்கும் பதினஞ்சு தேதிக்குள்ளாற நீங்க கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த cashier சொன்னாங்க ஏன்னா நான் பாப்பாவுக்கும் ஆஹ் எனக்கு இன்னொருத்தவங்களுக்கும் எங்க அக்காவோட பேத்திக்கும் நான் கட்ட போனேன்னா அப்ப rate of interest வந்து ரெண்டு பேருக்கும் differ ஆச்சு

அப்ப அந்த பதினஞ்சு நாள் இப்ப நம்ம ஒரு ஐம்பதாயிரம் போடறோம் அப்படின்னா அந்த பதினஞ்சு நாளுக்குரிய அந்த interest நமக்கு கணக்கு வராது இந்த பதினஞ்சு இதுல இருந்து அந்த பதினஞ்சுங்கும்போது இந்த one month க்குரிய அது interest மாதிரி

நம்ம அஹ் இறங்கி நம்மளுடைய need இருக்கிறதுக்காக மட்டும் நம்ம அதை மட்டும்தான் focus பண்றோம் இது நமக்கு தெரியாத schemes நிறைய இன்னும் எவ்வளவோ இருக்கு ஆமாக்கா அது வந்து எப்படி சொல்றது இப்ப தொழில் எல்லாம் பண்றாங்கள்ல பெண்கள் அப்படின்னா பெண்களுக்கான நிறைய வந்து அது அந்த scheme லாம் இருக்கு நமக்கு வந்து அது தெரிஞ்சு எதுவுமே வந்து நம்ம இறங்கி பண்றது இல்லை நம்ம வந்து அதுக்கலையறதுக்கு நம்ம வெளியில கடன் வாங்கிட்டு வட்டி கட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வாங்கிட்டு

சித்ரா loan ஆ ஏதோ சொல்லுவாங்களே அது பேரு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 நம்ம textile பண்றது சும்மா தையல் machine வாங்கி போட்டு இது பண்றது சின்ன சின்னதா ஒரு production work ஏதாவது இருக்கும்ல அந்த மாதிரியான work கு food items அந்த மாதிரி ஏதாவது something நிறைய அந்த இதுல ஒரு list out ஒண்ணு வச்சிருக்காங்க இந்த இந்த business பண்ணலாம் இது இதுக்கெல்லாம் இவ்வளவு amount மானியம் கிடைக்கும் அப்படின்னுட்டு அதுக்கு நான் ஒரு தடவை ரொம்ப try பண்ணி மூச்சைப் போட்டு final stage வரைக்கும் போயி ஆஹ் loan னும் sanction ஆயிருச்சு three lakhs க்கு sanction ஆகி bank க்கும் letter போயிடுச்சு. அந்த time தான் correct ஆ corona அதனால ஒண்ணுமே பண்ண முடியலை lockdown போட்டாங்களா அந்த அது வந்து ஒரு certain period தான் கொடுத்திருந்தாங்க அதுக்குள்ளாற போய் நம்ம move பண்ணணும் move பண்ணாதான் bank ல amounttran~ transfer ஆகும் நமக்கு அப்படின்னுட்டு.

அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தானே இது பண்ணாங்க அதனால அது எனக்கு அப்படியே திருப்பி return போயிடுச்சு அப்புறமே நான் திரும்பி போய் bank ல கேட்டதுக்கு அவங்க இல்லைங்க வந்த letter நீங்க எதுவும் response பண்ணல அதனால நாங்க அதையும் திருப்பி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு திருப்பி போய் அவங்கள்ட்ட கேட்டா திருப்பி first ல இருந்து எல்லா procedure ம் பண்ணணும்னாங்க ஐயோ சாமி இதுக்கலையறதுக்கு நான் கை எடுத்து கும்பிட்டுறேன் விட்டிருங்கன்ட்டு ஓடியாந்துட்டேன் நானு ஏன்னா அதுவே கிட்டத்தட்ட நான் அதுக்கு நிறைய documents கேட்டிருந்தாங்க நான் எல்லாத்தையும் அலைஞ்சு திரிஞ்சு one month ஆ அலைஞ்சு அவ்வளவு தூரம் வாங்கி கடைசியில corona னால full ஆ போயிருச்சு. அந்த நம்ம அதுல போகும் போதுதான் தெரியுது எவ்வளவோ business இருக்குது அவ்வளவோ business க்கும் அவ்வளவோ நமக்கு loan தர்றாங்க eligible இருக்கு நமக்கு நமக்கான நமக்கு என்ன need இருக்கோ அதுக்கு மட்டும்தான் நம்ம போறோம். but ஆனா அங்க போனா ஒவ்வொரு variety of ஆஹ் அது ந~ அது நமக்கு தெரிஞ்ச business ஆதான் இருக்குது நமக்கு ஆனா அதுக்கெல்லாம் loan கிடைக்கும் அதுவும் பண்ண முடியுங்கறதை வந்து அங்க போய் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன்

இந்த final stage ல corona வரவும் அப்படியே அந்த loan இதாயிடுச்சு so அதனால ஆஹ் அதுவே நீ இப்ப சொல்லவும் எனக்கு அதுதான் ஞாபகம் வருது நிறைய இருக்கு நமக்கு தான் ஒண்ணும் தெரியல. ஆமா இப்ப நீங்க எவ்ளோ அலைஞ்சுமே வந்து அத சரியா கைக்கு கிடைக்கல corona time அப்படிங்கறதுனால நம்ம எதுவுமே பண்ணவும் முடியல ஆனா இப்ப வந்து பண்ணலாம் அதுக்கான நிறைய வழிகள்லாம் இருக்கு நம்ம correct டான route அ வழிய இது பண்ணி எல்லா document டும் நம்ம correct ஆ வச்சுட்டு போய் பண்ணோம்ன்னா பண்ணலாம் கண்டிப்பா அது வந்து ஆஹ் நம்ம business பண்றதுனாலும் சரி இல்லை வேற எதுக்குனாலுமே அவங்க வந்து குடுக்க ready யாதான் இருக்காங்க நம்ம எல்லாமே proofs எல்லாமே நம்ம வந்து correct ஆ வச்சுக்கணும் அவங்க கேட்கிற documents எல்லாம் நம்ம correct ஆ கொடுக்கணும் அவங்க கேட்கிற time ல கொடுக்கணும் அது தான் பிரச்சனையே அது இல்லை அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருவாங்க.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 திருப்பி போயி அலையணுமேங்கிறதுக்காக நான் விட்டுட்டேன் வேணாம் போடா அப்படின்ட்டு இது மாதிரி நம்மளை மாதிரி கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க ஏதோ ஒண்ணு பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணி வாங்கிடுறாங்க விவரம் தெரியாம அதாவது விஷயம் தெரிஞ்சு அதாவது இந்த மாதிரி scheme இருக்கு நமக்கு வாங்கிக்கலாம்னு விஷயம் அந்த ஒரு இது தெரிஞ்சிருந்தாலும் அதை எப்படி வாங்குறது என்ன ஏதுன்னு தெரியாம நிறைய பேர் இருக்காங்களா அவங்களுக்குதான் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி brokers நிறைய பேர் இருந்து அந்த commission க்கு காசு வாங்கி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க

அந்த மாதிரி நிறைய விஷயங்கள வந்து direct அ மக்களுக்கு போக விடாம நிறைய இடையில இந்த brokers எல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி misuse பண்றவங்களும் இருக்காங்க அதை வச்சு காசு சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க but ஆனா அதான் சொல்றனே proper ஆ மக்களுக்கு போய் சேரணும் நிறைய scheme இருக்கு இது நம்ம சொல்றதெல்லாம் ஒண்ணு ரெண்டு scheme தான் இன்னும் detailed ஆ போனோம்னா நிறைய scheme இருக்கு அது நமக்குதான் ஒண்ணும் தெரியலே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 அது சாதாரணமா இப்ப வந்து இந்த இவ்வளோ scheme லாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒண்ணு படிச்சவங்களுக்கு தெரியும் அப்படி படிச்சவங்களுக்குமே சில விஷயம் வந்து தெரியமாட்டேங்குது அப்ப அந்த அளவுக்கு இருக்குன்னா இப்ப உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்க நான் கேட்கிறேன் நீங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டீங்க சொல்றீங்கல்ல அதைப் பத்தியான உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து என்கிட்ட சொல்றீங்கல்ல அது மாதிரி வந்து இப்ப நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன் எனக்கு கீழ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவை அந்த scheme இவ்ளோ schemes இருக்குல்ல அதை வச்சு அவங்களுக்கு என்ன தேவை அது ஆஹ் அவங்களுக்கு வந்து நம்ம help பண்ற மாதிரி இந்த விஷயத்த சொல்லுவோம் இதுல ஒரு scheme இருக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போனா அவங்களுக்கு மாசம் இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து யாருமே நினைச்சா அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு அந்த விஷயத்த வந்து செய்ய வைக்க மாட்றாங்க கண்டிப்பா நமக்கு கீழே இருக்காங்கள கீழ மேல அப்படி இருந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லல இல்லை அவங்களுக்கு தெரியாத விஷயத்த வந்து நம்ம சொல்லும் போதுதானே உங்களுக்கு தெரியும் அடுத்து அவங்களுக்கு தேவையானதை அவங்க செஞ்சுப்பாங்கள்ல கொஞ்சம் வந்து அது மாதிரி சொல்றது எல்லாருமே அந்த மாதிரி இதா எடுத்துக்க மாட்டேங்குறாங்கல்லம்மா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 சும்மா வந்து தேடி பார்த்தேன் google வந்து நமக்கு தேவையான schemes எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும் போது எனக்கான எனக்கு என்னோட தேவைக்கே கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு scheme கிட்ட இருக்கு. அப்ப வந்து எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு அந்த மாதிரி ஒரு life க்குள்ள நான் போயிட்டேன் அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா scheme மே எனக்கு வந்து உதவ ஆரம்பிச்சுரும் அப்ப அந்த scheme அ நான் பயன்படுத்தி நான் கொஞ்சம் வந்து ஏற்கனவே அதுக்கான வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கும்போது நான் வந்து scheme ல இருக்கிறதையும் நான் வந்து பயன்படுத்திக்குவேன் அப்ப எதுவுமே இல்லாதவங்க வந்து அதை பயன்படுத்துறது அவங்களுக்கு தானே நல்லது கண்டிப்பா கண்டிப்பா அதான் சொல்றேனே இது வந்து இது தெரிஞ்சு நம்ப தெரிஞ்சவங்கள விட தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க government ல இந்த இந்த மாதிரி scheme எல்லாம் இருக்கு இல்ல அப்படிங்கிறத தெரியாமயே நிறைய பேர் இருக்காங்க